Java ல் nested ஐஎஃப் மற்றும் டெர்னரி ஆப்பரேட்டர் குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு இந்த tutorial லில் நாம் கற்கபோவது nested ஐஎஃப் ஸ்டேட்மென்ட்ஸ் மற்றும் டெர்னரி ஆப்பரேட்டர்ஸ்
ஜாவா program ல் அவற்றை பயன்படுத்துதல்
இந்த tutorial க்கு நாம் பயன்படுத்துவது உபுண்டு 1110 ஜேடிகே 16மற்றும் எக்லிப்சைடு 370 இந்த tutorial ஐ தொடர ரிலேஷனல் மற்றும் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் மற்றும்
ifஎல்சே கன்ட்ரோல் ப்ளோவ் statements ன் பயன்பாடுகளைத் தெரிந்திருக்க வேண்டும்
இல்லையெனில் அதற்கான tutorial களை எங்கள் வலைத்தளத்தில் காணவும்
ஒரு ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் மற்றொரு ஐஎஃப் statement னுள் இருப்பது nested ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் எனப்படும்
சின்டாக்ஸ்
கண்டிஷன் 1 உண்மையெனில் கண்டிஷன் 2 க்கு சோதிக்கிறது
மற்றொரு ஐஎஃப் statement ஐ பயன்படுத்தி கண்டிஷன் 2 கொடுக்கப்பட்டுள்ளது
கண்டிஷன் 2 உண்மையெனில் ஸ்டேட்மெண்ட் அல்லது ப்ளாக் 1 ஐ இயக்குகிறது
இல்லையெனில் ஸ்டேட்மெண்ட் அல்லது ப்ளாக் 2 ஐ இயக்குகிறது
கண்டிஷன் 1 பொய் எனில் நேரடியாக அதன் எல்சே statement க்கு தாவும்
அதாவது ப்ளாக் 3 க்கு
உதாரணத்தை முயற்சிக்கலாம்
எக்லிப்ஸ் இடே மற்றும் மீதி code க்கு தேவையான அமைப்பும் உள்ளது
கிளாஸ் NesedIfDemo ஐ உருவாக்கி அதற்கு மெயின் method ஐ சேர்த்துள்ளோம்
கொடுக்கப்பட்ட எண் ஒற்றைப்படையா இரட்டைப்படையா என சோதிக்கலாம்
nested if ஐ பயன்படுத்தி எதிர்ம எண்களையும் கையாளலாம்
மெயின் method னுள் எழுதுக இன்ட் ந் மைனஸ் 5 எதிர்ம எண்ணை சேமிக்க வேரியபிள் n ஐ உருவாக்கியுள்ளோம்
ஐஎஃப் conditions ஐ எழுதுவோம்
அடுத்த வரியில் எழுதுக ஐஎஃப் ந் 0 ஒப்பன் கர்லி பிராக்கெட்
enter செய்க systemoutபிரின்ட்ல்ன் நெகேட்டிவ் நம்பர் முதலில் அந்த எண் எதிர்ம எண் தானா என பார்க்கலாம்
ஆம் எனில் ஒற்றைப்படையா இரட்டைப்படையா என சோதிக்க மாட்டோம்
எண் எதிர்ம எண் இல்லையெனில் ஒற்றைப்படையா இரட்டைப்படையா என சோதிப்போம்
அடுத்த வரியில் எழுதுக எல்சே enter செய்க இப்போது இயக்கம் எல்சே பகுதிக்கு வந்துள்ளது
அதாவது அந்த எண் எதிர்ம எண் அல்ல
ஒற்றைப்படையா இரட்டைப்படையா என்பதை எல்சே பகுதியினுள் சோதிப்போம்
ஐஎஃப் enter செய்க Systemoutprintlnஎவன் நம்பர் எல்சே enter செய்க Systemoutprintlnஒட் நம்பர் எனவே ஒற்றை இரட்டைப்படை சோதிப்புக்கு எதிர்ம எண்களைக் கருத்தில் கொள்ளவில்லை
இப்போது code ஐ செயலில் பார்ப்போம்
file ஐ சேமித்து இயக்குவோம்
வெளியீடு நெகேட்டிவ் நம்பர் என பெறுகிறோம்
இப்போது நேர் எண்ணை முயற்சிப்போம்
ந் 5 ஐ ந் 5 ஆக்குவோம் file ஐ சேமித்து இயக்குவோம் பார்ப்பது எதிர்பார்த்ததுபோல வெளியீடு ஒட் நம்பர்
ஒரு இரட்டைப்படை எண்ணை முயற்சிக்கலாம் ந் 5 ஐ ந் 10 ஆக்குவோம்
file ஐ சேமித்து இயக்குவோம் பார்ப்பது எதிர்பார்த்ததுபோல வெளியீடு எவன் நம்பர்
ஓர் ஐஎஃப் statement னுள் மற்றொன்றை சேர்க்கும் இந்த செயல்முறை nested ஐஎஃப் எனப்படும்
நெஸ்டிங் எண்ணிக்கைக்கு எல்லையே இல்லை
ஆனால் 3 நிலைகளுக்கு மிகாமல் இருப்பது நல்ல நடைமுறை
இப்போது டெர்னரி operator ஐ பார்க்கலாம்
முதலில் மெயின் method னுள் இருப்பதை நீக்கலாம்
ஒரு எண்ணை இரண்டால் வகுக்கும் program ஐ எழுதுவோம் இது ஒரு சிறிய புரோகிராம்
ஆனால் ஒற்றைப்படை எண் பிரித்தலில்தான் சிக்கல் வருகிறது
7 ஐ 2 ஆல் வகுக்கும்போது 3 ஐ பெறுகிறோம்
ஆனால் முடிவு முழுமையாக வேண்டுமானால்
அதாவது 7 ஐ 2 ஆல் வகுக்கும் போது 4 ஐ பெறுகிறோம் 3 அல்ல அதாவது அடுத்த எண் தேவை
மெயின் method னுள் எழுதுக இன்ட் ந் நல்ஃப் எண்ணை n லும்
பாதி எண்ணை nHalf லும் சேமிப்போம் அடுத்த வரியில் ந் 5 அடுத்து ஐஎஃப் ந் 2 0 enter செய்க எழுதுக நல்ஃப் ந் 2 எல்சே நல்ஃப் ந் 1 2 எண் ஒற்றைப்படையா இரட்டைப்படையா என கண்டறிந்து அதற்கேற்றாற்போல வகுப்போம்
program ஐ செயலில் காண பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் சேர்ப்போம் systemoutபிரின்ட்ல்ன் file ஐ சேமித்து இயக்குவோம் பார்ப்பது போல நம் நோக்கத்தை நிறைவேற்றி வெளியீடு 3 ஐ பெறுகிறோம் 2 அல்ல நாம் செய்யும் அனைத்தும் condition ஐ பொருத்து variable க்கு மதிப்பை அமைக்கிறோம்
நம் program ல் logic ஐ விட சின்டாக்ஸ் அதிகம்
இது டெர்னரி ஆப்பரேட்டர்
code ஐ சுலபமாக்கும்போது
டெர்னரி ஆப்பரேட்டர்
கண்டிஷனல் ஆப்பரேட்டர்
nested if க்கு ஒத்த முடிவைத் தருகிறது
இது ஒரு குறுகிய syntax ஐ தருகிறது மேலும் ஒரு கேள்விக்குறியால் குறிக்கப்படுகிறது
இது ஒரே நேரத்தில் 3 operandகளை எடுக்கிறது
டெர்னரி Operator ன் syntax ஐ காண்போம்
அந்த எக்ஸ்பிரஷன்
சோதிக்கப்படவேண்டிய கண்டிஷன்
கண்டிஷன் உண்மையெனில் ஆப்பரண்ட் 1 என்பது வேரியபிள் Result ன் மதிப்பு
கண்டிஷன் பொய்யெனில் ஆப்பரண்ட் 2 என்பது மதிப்பு
அதை நம் program ல் பயன்படுத்துவோம்
முதலில் if எல்சே statement ஐ நீக்குவோம்
எழுதுக நல்ஃப் n 2 0
ந் 2 ந் 1 2 semi கோலோன் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்வது ந் இரட்டைப்படை எனில் நல்ஃப் என்பது ந் பை 2 இல்லையெனில் அது ந் பிளஸ் 1 பை 2
இதை செயலில் பார்ப்போம்
file ஐ சேமித்து இயக்கவும்
Ctrl ஸ் மற்றும் Ctrl ப்11 எதிர்பார்த்தது போல வெளியீடு உள்ளது
இவ்வாறு டெர்னரி ஆப்பரேட்டர்
code ல் ஒழுங்கீனத்தைக் குறைத்து படிக்க எளிமையாக்குகிறது
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
நாம் கற்றது nested ஐஎஃப் ஸ்டேட்மென்ட்ஸ் மற்றும் டெர்னரி ஆப்பரேட்டர் ஜாவா ல் அவற்றை பயன்படுத்துதல் இப்போது பயிற்சி 000822 00816023 பின்வருவனவற்றிற்கு ஜாவா புரோகிராம் எழுதுக 00816023 000828 ஒரு எண் இரட்டைப்படையா எனவும் 11 ன் மடங்கா எனவும் சோதிக்கவும்
டெர்னரி ஆப்பரேட்டர் பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட இரு எண்களில் பெரியதைக் கண்டறியவும்
மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும்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
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது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
மேலும் விவரங்களுக்கு 1 தமிழாக்கம் பிரியா
நன்றி